இது ஒரு டிரஸ் கட அதுல நிறைய சாரீஸ் இருக்கு.

ஒரு ஊத கலர் சாரிய அப்படியே விரிச்சு வெச்சு அதுக்கு மேல ப்ளூ கலர் சாரி வயலட் கலர் சாரி கிரீன் கலர் சாரி ரெட் கலர் சாரி மடிக்கி வச்சிருக்காங்க.

வேஸ்ட் பாக்ஸ் இருக்குது.

பைக்ல ஒரு ஹெல்மெட் இருக்கு பைக் பார்க்கிங் இருக்கு.

வீட்டுக்கு மேல ஓடு போட்டு டிசைன் வச்சிட்டு இருக்காங்க.

அதுல சின்ன ஸ்டோன்ஸும் பெரிய ஸ்டோன்சும் வச்சிருக்காங்க.

கஸ்டமர்ஸ் எல்லா கடைக்கு வந்துட்ருக்காங்க.

இது ஒரு டீ கட.

மேல பிங்க் லிப்ஸ்னு ஒரு ஸ்டோரு இருக்கு.

யோகா பன்ட்ர எடோ மாரி இருக்கு.

அதுல மூணு பேரு மீன் பிடிச்சி வச்சிருக்காங்க.

இந்த டவர்ர சுத்தி துணி காய போட்ருக்காங்க கயறு கட்டி வெச்சுருக்காங்க.

கைல மைலாஞ்சி வச்சிருக்காங்க கால்லையும் வச்சிருக்காங்க.

பின்னாடி நறைய டவர்ஸ் தெரியுது.

இதுல மூணு சைக்கிள் ரிக்சா இருக்கு.

ஏ_சி வச்சுக்கிறாங்க நறைய லைட் செட்டிங்ஸ் இருக்கு.

இது ஒரு ஹிந்து கோயில்.

அதுலயும் ஜூஸ்ஸஸ் இருக்குது ஸ்டூல்ஸ் இருக்குது.

இது ஒரு பீச் பீச் பாக்கவே நல்லாருக்கு.

கேமரா தெரியிது ஒரு டேபிள் ஃபேன் தெரியுது.